ஒரு ஆளு கம்பி வச்சு குத்திட்ருக்காங்க இன்னொரு ஆளு பார்த்துட்ருக்காங்க ஒரு ஆளு மஞ்ச கலர் சட்டை போட்டுட்ருக்காங்க.

சைடு வாக்குல அழகான செடி எல்லாம் நட்டு வெச்சிருக்காங்க ஒவ்வொரு சைடும் தனித்தனி தூண் நட்டு லைட் போட்டுருக்காங்க.

மேல ரெண்டு லைட் வேற இருக்குது ஒரு ஆள் நடந்து வராரு.

பொம்பள புள்ளெங்க எல்லா அந்த சாமிக்கு பின்னாடி நிக்குறாங்க.

ஒரு ஆளு அத தூண புடிச்சிட்டு இருக்காஹ.

இது ஒரு மார்க்கெட்டு பிஷ் வெட்டக்கூடிய மார்க்கெட்டு .

பின்னாடி ஆரஞ்சு கலர் பாக்ஸ் இருக்குது.

ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ள தண்ணி போட்டுருக்காங்க.

பெரிய தூண் கடிகாரம் போல ஒரு ஆளு ரெண்டு பேரு பைக்ல போறாங்க ஒரு பெரிய கட் அவுட் வெச்சிருக்கு ஹிந்தில .

படியே ஸ்டெப் ஸ்டெப்பா உள்ளவரை இறங்கி போகுது.

உள்ள எல்லாரு இருந்து சாப்பிடறதுக்காக சேர் போட்ருக்காங்க ஸ்வீட்ஸ் எல்லா நிறைய இருக்குது.

இது ஒரு ஜூஸ் கட.

கீழ கிளாஸ் குடுத்து அதுக்கு அடியில நெறைய சாதனம் வச்சிருக்காங்க.